இமேஜ் பார்த்தா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் காம்சிக்குறாங்க நிறைய ரெட்டு பஸ் ரோல பார்க் பண்ணிக்குறாங்க.

இது ஒரு காரும் சைடுல டூ வீலர்ஸ் பெட்ரோல் போற மாரி தெரிதுது.

கொஞ்சோ மட்டி பிரவுன் கலர்ல ஃப்ளோ ஆகின்குது.

வெயிட்டிங் ஏரியாக்கும் இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஆன என்விரான் பீல் மாதிரி இருக்குது.

நெறைய கார் ரிப்பேருக்கு வெச்சுக்குறாங்க ஒரு ஒயிட் கார மெக்கானிக் ரிப்பேர் பண்ணின்க்குறாங்க.

ஒரு காமன் பீஸ்ஃபுல் ஏத்ரா ஏரியா மாரி இருக்குது.

இது ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸ் ல இருக்கோ ப்ளே கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது.

டபுள் ட்ரீ சூட்ஸ்னு போர்டுல எழுதிக்குறாங்க.

இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தெரியுது சேஃப்டியாவும் இருக்குது.

ஒரு ஃபோட்டோ கிளாஸ் ரூம் .

ஃபோட்டோ முன்னாடி ஒயிட் போர்ட் இருக்குது.

பில்டிங் டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்கு.

கேட் ஓப்பனா இருக்குது அண்ட் ஒரு லேடி ஸ்டெப்ஸ் மேல போயிட்டுக்குறாங்க.

அதுல கடை எந்த நாள் க்ளோஸ் ஆகிரும்முனு எழுதிருக்காங்க.

அங்க கவுண்டர்குள்ள ஐஸ்குள்ள நெறைய மீன்கள் இருக்குது.

சுத்தி பாத்தா பச்ச செவல மரகள் இருக்குது.

மேகம் கூட்ட கொஞ்சம் இருக்கிற மாரி இருக்குது.

ராக்கி சர்ஃபேஸ் பிளான்ஸ் விசிபலா இருக்குது.

ஒருவர் ஆரஞ்சு டீ_ஷர்ட் போட்டுட்டிருக்கார்கர் இன்னொவர் பிரவுன் டீ_ஷர்ட்ல இருக்கார்.